லீனக்ஸ் என்விரான்மென்ட் மற்றும் அதை மாற்றுவது குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இதில் தரப்படும் உதாரணங்களை செய்ய லீனக்ஸ் கணினி தேவை
ஆதர்சமாக உபுன்டு
உபுன்டுவை இயக்குவது
அதன் சில அடிப்படை கமாண்ட்கள்
கோப்பு அமைப்புகள்
ஷெல் ஆகியவை தெரியும் என கொள்கிறேன் ஒரு முறை மீள்பார்வை இட வேண்டுமானால் இதே தளத்தில் உள்ள மற்ற டிடோரியல்களை பாருங்கள்
இந்த டுடோரியலுக்கு உபுன்டு 10 10 பயன்பட்டது
லீனக்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் ஆனவை
மற்றபடி குறிப்பிட்டால் ஒழிய கமாண்ட்களில் எல்லாம் கீழ் நிலை எழுத்துக்களே
லீனக்ஸ் என்விரான்மென்ட் என்பது ஆபரேடிங் சிஸ்டம் உங்களுடன் உறவாடுவது கமாண்ட்களுக்கு கீழ் படிவது உங்கள் செய்கைகளை புரிந்து கொள்வது ஆகியவற்றை நிர்ணயிக்கிறது
ஷெல் அமைப்பை மாற்றுவதன் மூலம் தகுந்தபடி அமைத்துக்கொள்ளலாம்
ஷெல் இன் நடத்தையை ஷெல் வேரியபில்ஸ் நிர்ணயிக்கின்றன
வேரியபில்ஸ் இரண்டு வகைப்படும்
என்விரான்மென்ட் வேரியபில்ஸ்
லோகல் வேரியபில்ஸ்
என்விரான்மென்ட் வேரியபில்ஸ் பயனரின் முழு என்விரான்மென்ட்டிலும் கிடைக்கும்
ஷெல் ஸ்க்ரிப்ட் இயக்குவது போன்ற சப் ஷெல்களிலும் இவை கிடைக்கும்
லோகல் வேரியபில்ஸ் பெயருக்கு ஏற்றாற்போல் குறைந்த அளவில் கிடைக்கும்
ஷெல் உருவாக்கிய சப் ஷெல்களுக்கு இவை கிடைக்கா
இதில் என்விரான்மென்ட் வேரியபில்ஸ் பற்றி பேசுவோம்
இவற்றின் மதிப்புகளைக் காண்பதைப் பார்க்கலாம்
நடப்பு ஷெல்லில் உள்ள எல்லா வேரியபில்களையும் காண
டைப் செய்க செட் ஸ்பேஸ் செங்குத்து கோடு மோர்
என்டர் செய்க நடப்பு ஷெல்லில் உள்ள எல்லா வேரியபில்களையும் காணலாம் உதாரணத்துக்கு ஹோம் என்விரான்மென்ட் வேரியபிலை பாருங்கள்
அதன் வேல்யுவையும் பாருங்கள்
பட்டியலில் மேலும் காண என்டர் செய்க
வெளியேற க்யூ ஐ அழுத்தவும்
பல பக்க பட்டியலை வெளியிடும் வகையில் செட் கமாண்டின் அவுட்புட் மோர் என்பதற்கு பைப்லைன் செய்யப்பட்டது

என்விரான்மென்ட் வேரியபில்களை மட்டும் காண கமாண்ட் ஈஎன்வி
டைப் செய்க ஈஎன்வி ஸ்பேஸ் செங்குத்து கோடு மோர்
என்டர் செய்க
உதாரணத்துக்கு ஷெல் வேரியபில்களின் மதிப்பு ச்லாஷ் பின்bin ச்லாஷ் பாஷ் என்பதை கவனிக்கவும்
மீண்டும் வெளியேற க்யூ விசையை அழுத்தவும்
இன்னும் முக்கியமான என்விரான்மென்ட் வேரியபில்களை காணலாம்
மாதிரி இயக்கங்களுக்கு எல்லாம் பாஷ் ஷெல்லை பயன்படுத்துவோம்
ஷெல்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் வித்தியாசமாக அமைக்கப்பட்டுள்ளன
ஒரு வேரியபில் என்ன உண்மையில் வைத்துள்ளது என அறிய டாலர் குறியை முன்னே சேர்க்க வேண்டும்
அத்துடன் எகோ கமாண்டை சேர்க்க வேண்டும்
பார்க்கப்போகும் முதல் என்விரான்மென்ட் வேரியபில் ஷெல்
அது நடப்பு ஷெல்லின் பெயரை வைத்துள்ளது
ஷெல் வேரியபிளின் வேல்யுவை காண
எகோ ஸ்பேஸ் டாலர் மேல் நிலை எழுத்துக்களில் எஸ்ஹெச்இஎல்எல் ஷெல்
என்டர் செய்க
ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் பாஷ்
இதுவே நாம் பயன்படுத்தும் ஷெல் ஆகும்
அடுத்த வேரியபில் ஹோம்
சாதாரணமாக உள் நுழையும் போது யூசர் பெயரில் உள்ள ஒரு டிரக்டரியில் சேர்த்துவிடும்
இது ஹோம் டிரக்டரி எனப்படும்
அதுவே ஹோம் வேரியபில் இல் கிடைப்பது
இதன் வேல்யுவை காண எகோ ஸ்பேஸ் டாலர் மேல் நிலை எழுத்துக்களில் ஹெச்ஓஎம்இ ஹோம்
என்டர் செய்க
அடுத்த என்விரான்மென்ட் வேரியபில் பாத்PATH இது செயலாக்க வேண்டிய கமாண்ட்களுக்காக ஷெல் தேட வேண்டிய டிரக்டரிகளின் நிச்சய பாதை
இதன் வேல்யுவை காணலாம்
மீண்டும் உள்ளிடுக
எகோ ஸ்பேஸ் டாலர் மேல் நிலை எழுத்துக்களில் பிஏடிஹெச்PATH என் கணினியில் அவை இப்படி உள்ளனச்லாஷ் யூசர் ச்லாஷ் லோகல் ச்லாஷ் எஸ்பின்sbin ச்லாஷ் யூசர் ச்லாஷ் லோகல் ச்லாஷ் பின்bin ச்லாஷ் யூசர் ச்லாஷ் எஸ்பின்sbin ச்லாஷ் யூசர் ச்லாஷ் பின்bin இது கணினிக்கு கணினி வேறுபடலாம்
அது கோலன் டிலிமிடரால் பிரிக்கப்பட்ட டிரக்டரிகளின் பட்டியல்
இந்த வரிசையில்தான் ஷெல் செயலாக்க வேண்டிய கமாண்டை தேடும்
வேண்டிய டிரக்டரியை இந்த பட்டியலில் சேர்க்கலாம்
அப்போது அதுவும் தேடப்படும்
அதற்கு டைப் செய்க மேல் நிலை எழுத்தில் பிஏடிஹெச்PATH ஈக்வல்டு டாலர் மீண்டும் மேல் நிலை எழுத்தில் பிஏடிஹெச்PATH கோலன் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பின்னர் ஹோம் டிரக்டரியின் பெயர்
என்டர் செய்க
இப்போது பாத் வேல்யுவை எகோ செய்தால் நம் டிரக்டரி பாத் வேரியபில்களில் சேர்க்கப்பட்டுள்ளதை காணலாம்
இங்கு அந்த டிரக்டரி உள்ளதை பாருங்கள்
இன்னொரு சுவாரசியமான வேரியபில் லாக்நேம்
நடப்பில் செயலாக உள்ள யூசரை இது கொண்டுள்ளது
இதன் வேல்யுவை காண எகோ ஸ்பேஸ் டாலர் மேல் நிலை எழுத்தில் லாக்நேம்
டெர்மினலை நாம் திறக்கும் போது டாலர் குறியை பார்க்கிறோம்
இதை ஒட்டிதான் கமாண்ட்களை டைப் செய்கிறோம்
இதுவே பிரைமரி ப்ராம்ப்ட் ஸ்டிரிங்
இதன் என்விரான்மென்ட் வேரியபில்களின் பிரதிநிதி பிஎஸ்ஒன்றுPS1 இரண்டாம் ப்ராம்ப்ட் ஸ்டிரிங்கும் உள்ளது
உள்ளிடும் கமாண்ட் மிக நீளமாக போய் அடுத்த வரிக்கு செல்ல நேரிட்டால் வல அம்புக்குறியை ப்ராம்ப்ட் இடத்தில் பார்க்கலாம்
இது இரண்டாம் ப்ராம்ப்ட் ஸ்டிரிங்
இதன் என்விரான்மென்ட் வேரியபில்களின் பிரதிநிதி பிஎஸ் இரண்டுPS2
இரண்டாம் ப்ராம்ப்டின் மதிப்பைஅறிய உள்ளிடுக எகோ ஸ்பேஸ் டாலர் பிஎஸ் இரண்டு
என்டரை தட்டுவோம்
நம் முதன்மை ப்ராம்ப்ட் ஸ்டிரிங் ஐ அட் தெ ரேட் என்னும் குறியாக மாற்றி அமைத்துக்கொள்ளலாம்
இதற்கு உள்ளிடுக மேலெழுத்தில் பிஎஸ்ஒன்று ஈக்வல்டு மேற்கோள்களுக்குள் அட் தெ ரேட்
என்டரை தட்டுவோம்
இப்போது டாலர் குறிக்கு பதில் அட் தெ ரேட் ஐ காணலாம்
இப்போது ப்ராம்ப்டில் நமது பெயர் வரும்படி செய்யலாம்
உள்ளிடுக பிஎஸ்1 ஈக்வல்டு மேற்கோள்களுக்குள் டாலர் லாக்னேம்
என்டரை தட்டுவோம்
இப்போது ப்ராம்ப்டில் என் பெயர் இருக்கிறது
மீண்டும் பழையபடி ஆக்க பிஎஸ்1 ஈக்வல்டு மேற்கோள்களுக்குள் டாலர்
என்டரை தட்டுவோம் பல என்விரான்மென்ட் வேரியபில்களுக்கு நாம் வேல்யுகளை தந்துள்ளோம்
ஆனால் மாறுதல்கள் எல்லாமே நடப்பு அமர்வுக்குத்தான் என்பதை நினைவு கொள்க
உதாரணத்துக்கு ஒரு டிரக்டரியை பாத் இல் சேர்த்தோம்
டெர்மினலை மூடிவிட்டு திறந்து அல்லது முற்றிலும் புதிய டெர்மினலை திறந்து பாத் வேரியபில்களின் வேல்யுவை எகோ செய்து பார்த்தால்

அத்தனை மாறுதல்களும் போய்விட்டன என காணலாம் இந்த மாறுதல்களை நிரந்தரமாக்குவதே இன்னொரு அட்வான்ஸ்ட் டுடோரியலுக்கான பொருளாகும்
அடிக்கடி சமீபத்தில் இயக்கிய ஒரு கமாண்டை மீண்டும் இயக்குகிறோம்
இதற்கு முழு கமாண்டையும் மீண்டும் உள்ளிட வேண்டுமா
இல்லை பல தீர்வுகள் உள்ளன
முதலில் மேல் நோக்கு அம்பு குறைஅழுத்தினால் கடைசியாக உள்ளிட்ட கமாண்டை காணலாம்
அழுத்திக்கொண்டே இருக்க முந்தைய கமாண்ட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரும்
பின் செல்ல கீழ் நோக்கிய அம்புக்குறி விசையை அழுத்தலாம்
ஆனால் இப்படி போவது கொஞ்சம் சலிப்பான விஷயம்
இதைக்காட்டிலும் நல்ல தேர்வு ஹிஸ்டரி கமாண்ட்
ஹிஸ்டரி என டைப் செய்து
உள்ளிடுங்கள்
முன்னே இட்ட கமாண்ட்களின் பட்டியல் தென் படும்
பெரிய பட்டியல் வேண்டாம்
கடைசி பத்து கமாண்ட்கள் போதுமெனில்
ஹிஸ்டரி ஸ்பேஸ் 10 என டைப் செய்து உள்ளிடுங்கள்
இதில் ஒவ்வொரு முன் இட்ட கமாண்டுக்கும் ஒவ்வொரு எண் கொடுக்கப்பட்டுள்ளது
ஏதேனும் ஒரு கமாண்டை திரும்பவும் தட்டச்ச
ஆச்சரிய குறியை டைப் செய்து கமாண்டின் எண்ணை உள்ளிடுக
உதாரணமாக என் பட்டியலில் ஆச்சரியக்குறி 442 என்பது எகோ ஸ்பேஸ் டாலர் பாத் கமாண்டை இயக்கும் கடைசி கமாண்ட்க்கு வெறும் இரண்டு ஆச்சரியக்குறியை உள்ளிட்டால் போதும்
அடுத்து பார்க்ககூடியது டில்டே சப்ஸ்டிடுஷன்
இந்த டில்டே குறி ஹோம் டிரக்டரிக்கு சுருக்கு வழி
உதாரணமாக ஹோம் டிரக்டரியில் டெஸ்ட்ட்ரீ என்று ஒரு டிரக்டரி இருப்பதாக கொள்வோம்
இப்போது சிடி ஸ்பேஸ் டில்டே ச்லாஷ் டெஸ்ட்ட்ரீ என உள்ளிட்டு அங்கு சென்று விடலாம்
நடப்பு வொர்கிங் டிரக்டரிக்கும் கடைசியாக வேலை செய்த டிரக்டரிக்கும் சிடி டில்டே மைனஸ் அல்லது சிடி மைனஸ் கமாண்ட் ஆல் முன்னும் பின்னும் செல்லலாம்
உதாரணமாக இப்போது டெஸ்ட்ட்ரீ டிரக்டரியில் இருக்கிறோம்
கடைசியாக நாம் இருந்தது ஹோம் டிரக்டரி
சிடி ஸ்பேஸ் மைனஸ் என உள்ளிட்டு ஹோம் டிரக்டரிக்கு சென்று விட்டோம்
அதையே மீண்டும் இயக்க டெஸ்ட்ட்ரீ டிரக்டரிக்கு சென்றுவிட்டோம்
கடைசியாக பார்க்கப்போகும் கமாண்ட் அலையஸ் கமாண்ட்
மீண்டும் மீண்டும் இயக்க வேண்டிய நீளமான கமாண்ட் இருப்பதாக கொள்வோம்
இதற்கு ஒரு சிறிய மாற்று பெயரிட்டு கமாண்டை இயக்க இதை பயன்படுத்திக்கொள்ளலாம்
டிரக்டரி அடுக்கு மிகபெரியதாக இருந்து இசை டிரக்டரிக்கு செல்ல பாதை பெரியது எனில் அலையஸ் ஐ உருவாக்கலாம்
உள்ளிடுக அலையஸ் ஸ்பேஸ் சிடிம்யுசிக் ஈக்வல்டு இரட்டை மேற்கோள்களில் சிடி ஸ்பேஸ் ச்லாஷ் ஹோம் ச்லாஷ் எஆர்சி ச்லாஷ் பைல்ஸ்files ச்லாஷ் என்டர்டெய்ன்மென்ட் ச்லாஷ் ம்யூசிக்

இப்போது இசை டிரக்டரிக்கு போக நினைக்கும் போதெல்லாம் சிடிம்யுசிக் என்று எழுதி உள்ளிட்டால் போதும்
இப்போது ம்யூசிக் டிரக்டரியில் இருக்கிறோம்
சிடி ஸ்பேஸ் மைனஸ் என உள்ளிட்டு முந்தைய நடப்பு டிரக்டரிக்கு போகலாம்
இந்த அலையஸ் அமைப்பை நீக்க அன்அலையஸ் ஸ்பேஸ் சிடிம்யுசிக் என எழுதி உள்ளிடலாம்
இப்போது மீண்டும் சிடிம்யுசிக் என டெர்மினலில் கமாண்ட் இட்டால் கமாண்டை காணவில்லை என்று பிழை செய்திதான் வரும்
நடப்பு டிரக்டரியில் இரண்டு கோப்புகள் டெஸ்ட்1 டெஸ்ட்2 என இருப்பதாக கொள்ளலாம்
ஆர்எம் டெஸ்ட்1 என உள்ளிட்டால் டெஸ்ட்1 டிரக்டரி மௌனமாக நீக்கப்படும்
இதனுடன் ஹைபன் ஐ சேர்த்தால் நீக்கல் செயல் இன்டராக்டிவ் செயலாகிவிடும்
ஒரு அலையஸ் ஐ அமைக்கலாம்
அலையஸ் ஈக்வல்டு மேற்கோள்களில் ஆர்எம் ஸ்பேஸ் ஹைபன் ஐ
ஆர்எம் ஐ இயக்கினால் உண்மையில் ஆர்எம் ஸ்பேஸ் ஹைபன் ஐ தான் இயங்கும்
டெஸ்ட்1 மௌனமாக நீக்கப்பட்டாலும் டெஸ்ட்2 ஐ நீக்குமுன் கணினி உறுதிபடுத்திக்கொண்டது
இதில் என்விரான்மென்ட் வேரியபில்ஸ் ஹிஸ்டரி அலையஸ் ஆகியன பார்த்தோம்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
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்
மொழியாக்கம் கடலூர் திவா